மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ல் எக்ஸ்டென்ஷன்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இந்த டியூட்டோரியல் லில் நாம் கற்கபோவது எக்ஸ்டென்ஷன்ஸ் அல்லது add ஒன்ஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஐ நிறுவுதல் பரிந்துரைக்கும் எக்ஸ்டென்ஷன்ஸ் நாம் பயன்படுத்துவது உபுண்டு 1004 ல் பயர்ஃபாக்ஸ் 70 பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ஐ திறக்கலாம் முன்னிருப்பாக யாஹூ ஹோம் பேஜ் திறக்கிறது எக்ஸ்டென்ஷன்ஸ் அல்லது add ஒன்ஸ் என்பன யாவை
எக்ஸ்டென்ஷன்ஸ் பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் க்கு புதிய அம்சத்தைச் சேர்க்க இருக்கும் அம்சத்தை மேம்படுத்த பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ஐ உங்கள் preferenceகளுக்கு ஏற்றவாறு தனிபயனாக்க அனுமதிக்கிறது எக்ஸ்டென்ஷன்ஸ்
பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ன் ஒரு பகுதி மேலும் ப்ரவ்சர் ன் திறனை அதிகரிக்கிறது உதாரணமாக பின்வரும் எக்ஸ்டென்ஷன் களை நிறுவ முடியும் விளம்பரங்கள் அல்லது பாப்பப்ஸ் ஐ தடுக்க பொருட்களின் விலையை ஒப்பிட மற்றும் வானிலை அறிக்கைகளைக் காட்ட கிராப் ஆண்ட் டிராக் எக்ஸ்டென்ஷன் ஐ நிறுவலாம் கிராப் ஆண்ட் டிராக் பல வழிகளில் இணைய பக்கங்களை ஸ்க்ரோல் செய்ய உதவும் இது கிராப் ஆண்ட் டிராக் பங்ஷன் ஐ அடோப் Acrobatல் செய்வது போலவே மேனு பார் ல் டூல்ஸ் பின் add ஒன்ஸ் ஐ சொடுக்கவும் add ஒன்ஸ் மேனேஜர் tab திறக்கிறது மாற்றாக CTRLShiftA keyகளை ஒன்றாக அழுத்தி add ஒன்ஸ் மேனேஜர் ஐ திறக்கலாம் add ஒன்ஸ் மேனேஜர் ன் இடப்பக்க பேனல் ல்
கிடைக்கும் optionகள் தெரிகின்றன முன்னிருப்பாக கெட் add ஒன்ஸ் தேர்வாகியிருப்பதைக் கவனிக்கவும் இடப்பக்க பேனல் ல் தேர்வாகியுள்ள ஆப்ஷன் ன் தகவல்களை வலப்பக்க பேனல் காட்டுகிறது வலப்பக்க பேனல்
add ஒன்ஸ் ஐ விவரித்து அதை எப்படி துவங்குவது என கூறுகிறது நீங்கள் நிறுவ சில add ஒன்ஸ் ஐயும் காட்டுகிறது இப்போது புது Add on கிராப் ஆண்ட் டிராக் ஐ நிறுவலாம் மேல் வலப்பக்க மூலையில் இருக்கும் சியர்ச் பார் ல் டைப் செய்க கிராப் ஆண்ட் டிராக்
Enter செய்க இடப்பக்க பேனல்
நாம் தேடிய பெயரில் சரியாக பொருந்தும் add ஒன்ஸ் லிஸ்ட் ஐ காட்டுகிறது மேலும் டைட்டில் லில் டிராக் என்ற சொல்லைக் கொண்டுள்ள எல்லா add ஒன்ஸ் உம் காட்டப்படுவதைக் கவனிக்கவும் லிஸ்ட் ல் முதல் பெயர் கிராப் ஆண்ட் டிராக் மிகச்சரியாக பொருந்துவதைக் கவனிக்கவும் இன்ஸ்டால் ஐ சொடுக்கவும் பல சாஃப்ட்வேர் போல சில add onகளும் end யூசர் லைசென்ஸ் அக்ரீமென்ட்ஸ் ஐ கொண்டிருக்கலாம்
end யூசர் லைசென்ஸ் அக்ரீமெண்ட் டயலாக் பாக்ஸ் ல் ஆக்செப்ட் ஆண்ட் இன்ஸ்டால் ஐ சொடுக்கவும் add ஒன் டவுன்லோடிங் புரோகிரஸ் பார் தோன்றுகிறது அடுத்து நீங்கள் மொசில்லா பயர்ஃபாக்ஸ் ஐ மீள்துவக்கும் போது add ஒன் நிறுவப்படும் என ஒரு செய்தி தோன்றுகிறது ரெஸ்டார்ட் நோவ் ஐ சொடுக்கவும் பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் மூடி மீண்டும் திறக்கிறது add ஒன்ஸ் மேனேஜர் புது tab ல் திறக்கிறது எக்ஸ்டென்ஷன்ஸ் tab ன் வலப்பக்க பேனல் ல் கிராப் ஆண்ட் டிராக் எக்ஸ்டென்ஷன் தோன்றுவதைக் கவனிக்கவும் தொடர்ந்து மற்றொரு எக்ஸ்டென்ஷன் ஸ்க்ராப் புக் ஐ நிறுவலாம் ஸ்க்ராப் புக்
வெப் பேஜ் கலெக்ஷன்ஸ் ஐ சேமிக்கவும் நிர்வகிக்கவும் அனுமதிக்கிறது இன்ஸ்டாலேஷன் புரோகிரஸ் பார் மற்றும் பயர்ஃபாக்ஸ் ஐ மூட மற்றும் மீள்துவக்க மெசேஜ்
தனித்தனியாக காட்டப்பட மாட்டாது என்பதை கவனிக்கவும் ஸ்க்ராப் புக் பார் ல் அவை காட்டப்படுகின்றன ரெஸ்டார்ட் நோவ் ஐ சொடுக்கவும் ஸ்க்ராப் புக் பயர்ஃபாக்ஸ் ல் நிறுவப்படுகிறது டியூட்டோரியல் ஐ நிறுத்தி இந்த அசைன்மென்ட் ஐ செய்யவும் பயர்ஃபாக்ஸ் ப்ரவ்சர் ல் add ஒன்ஸ் மேனேஜர் ஐ திறக்கவும் கெட் add ஒன்ஸ் ஆப்ஷன் ல் பீச்சர்ட் add ஒன்ஸ் லிஸ்ட் ல் இருந்து ஒரு புது add ஒன் ஐ நிறுவுக add ஒன்ஸ் மேனேஜர் ல் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆப்ஷன் ஐ பயன்படுத்தி எக்ஸ்டென்ஷன் களை மேலாளலாம்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

இணையத்தில் பரிட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் தகவல்களுக்கு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
தமிழாக்கம் பிரியா
நன்றி